அங்க நெறையா கொழந்தைங்க வந்து அந்த டர்ஃப்புக்கு கீழ வெளான்ட்ருக்காங்க.

இது வந்து ஒரு பார்க்கு .

ஆப்போசிட்ல வந்து ஒரு ரெண்டு பொண்ணுங்க ஒரே ஒரு பைய குட்டி பையன் நிக்கிறான்.

இது வந்து ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு.

ப்ளூ கலர்லையும் பிளாக் கலர்லயும் அந்த படகு இருக்கு.

ஆரஞ்ச் கலர்ல பூ மரோ நெறையா இங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு.

கிளாஸ் வந்து வியர் பண்ணி இருக்காரு.

இங்க வந்து மழ வந்து பேஞ்சு ஒஞ்ச மார் ருக்கு.

நெறைய கரண்ட் கம்பலாம் வந்து இங்க வச்சுருக்காங்க.

சைட் ல நெறைய பூச்செடிங்கலெல்லா வந்து வெச்சுருக்காங்க.

இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா குள்ள ஒருத்தர் பூவ புடிச்சுட்டு நிக்கற மார்ருக்கு.

ஹையர் ஸ்டூடென்ட்ஸ் எல்லாமே ஸ்டேஜ் மேல வந்து நின்ட்டுருக்காங்க.

பேஸ்கட்ல வந்து கொய்யாப்பழோ வந்து வச்சுருக்காங்க.

இது வந்து ஒரு ஃபங்ஷன்ல எடுத்தது.

இது வந்து ஒரு ஜிம்ம .

குட்டி குட்டி தம்பில்ஸ் லா வந்து கீழ வந்து வெச்சிருக்காங்க.

இது வந்து ஒரு கார்டனு .

இங்க நெறையா பேர் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்ருக்காங்க.

இங்க நெறையா மரங்கள் எல்லாமே இருக்கு.

ஸ்கை சுமே வந்து ரொம்ப கிளியரா வே இருக்கு.

இது வந்து சுகிடியோ பேலஸ் அப்டின்கிற ஒரு எடம்.